இது ஒரு ஐஸ் க்ரீம் பார்லர் .

இதப் பாத்தா ஒரு கான்செர்ட் போல இருக்கு.

இது ஒரு ஜிம் போல இருக்கு.

இதுல யாருமே செருப்பு இல்லாம நின்னுட்டுருக்கறத பாக்கலா

இதுக்கு நடுவுல நீல கலர்ல ஷெட் இருக்றத பாக்கலா.

இதுல நறைய ஸ்வீட் அடுக்கிருக்கறதா பாக்கலா.

பக்கத்து வீட்டு பிரவுன் கலர் கதவு பூட்டிட்ருக்கு.

இது ஒரு பேங்க்கு பேங்க்கு பேரு பேங்க் ஆப் பரோடா .

இதுக்கு மேல மூணு பல்பு இருக்கறதையும் பாக்கலா.

இந்த பில்டிங்ல அதிகமாக கிளாஸ் போட்ருக்காங்க.

அ ஹாஸ்பிட்லுக்கு முன்னாடி நாலு கல்லு வெச்சிருக்காங்க.

இந்த வீட்ட சுத்தி நெறைய பூச்செடி இருக்கு.

இதுக்கு பக்கத்துல ஒயிட் ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்கு.

இந்த ரேக்குக்கு மேல பிள்ளு போட்ருக்காங்க.

இதுல ஆறு பேரு வேல செஞ்சுட்ருக்காங்க.

இதில ஒரு பெரிய ஸ்ட்ரீட் லைட் ஒன்னு பாக்கலா.

அந்த வீட்டுக்கு பின்னாடி பெரிய டவர் போஸ்ட் ஒன்னு வெச்சிருக்காங்க.

இதுல சின்ன பசங்க பேப்பர் கொலேஜ் பண்ணத பாக்கலா.

இதுல ரெண்டு பெரிய பால் மூணு சின்ன பால் வெச்சிருக்காங்க.

அந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல கார் நின்னுட்ருக்கிறத பாக்கலா.